அடுத்த செல் இந்த செல் செதில்லகல இருக்குது அடுத்து துடுப்பு இருக்குது.

அடுத்த ஒ அந்த பில்டிங்கில்ல ஒரு வண்டி இருக்குது.

பூ கூடிய எடம் பூ பிளான்ட் .

கூட ரெண்டு லாக் லோடு ப சைடு லாக்ல பழைய தென்ன ஓல தொங்குது.

இது ஒரு வயல்வெளி வயல்வெளியில் இருந்து இருவர் வரப்போகுது.

இதுல ஒரு பெயிண்ட் கடை அந்த பெயிண்ட் கடையில வெச்சிருக்காங்க.

த வாஷிங் மெஷினு செல்லு மொபைல்லு பவுச்சு அடுத்து பவர் பேங்கு டீஷர்ட்டு எல்லா கெடக்கு மேல லைட் எரியுது ஒயிட் கலர் லைட்டு .

இது ஒரு பெரீய சர்ச்சு ஒரு ஆர்ச்சு மாதிரி மேல கோபுரம் போகுது.

ஒரு தென்னம் தடி கெடக்கு கேட் காபி கலர் கேட்டு அடுத்த நீல கலர் பெயிண்ட் அடிச்சியிருக்குது.

ஒரு அது அடுத்த ஒயிட் கலர் லைட் எரிது மஞ்ச கலர் லைட் எரித்து பச்ச கலர் பெயி_பில்டிங்கு .

இங்க பீரோ கட்டில் எல்லாம் இருக்குது சேர் இருக்குது மேசை இருக்குது அதுல ஃபைல்மாரி விரிச்சிருகாங்க.

சூரியன் வந்து மஞ்ச கலர்லியும் ஆரஞ்சு கலர்லியும் தெரியுது தண்ணி இருட்டைஞ்ச நிலையில இருக்குது.